மேல சீலிங்ல வந்து லைட்ஸெல்லா எரிது.

கீழ வந்து சிமெண்ட் கொட்டி வெச்சிருக்காங்க.

இந்த ஹோட்டல்ல வந்து ரெண்டு சேர் அப்புறோ ஒரு டேபிள்ட்ருக்கு .

வெளிய வந்து அவுட் டோர் பாக்க ஒரு கார்டன் ம லுக்ல இருக்கு.

இது பாக்க பர்னிச்சர் தயாரிக்கற எடோ மாறி இருக்கு.

அப்றோ சின்ன சின்ன செடிங்களு இருக்கு.

லெஃப்ட் சைடுல வந்து ஒரு போட்ட கவர் பண்ணி வச்சுருக்காங்க.

அதுல இன்கோ டீ வண்டி அப்படின்னு போட்டுருக்காங்க.

இந்த எடத்துல ஒரு ஒயிட் கலர் கார் இனோவா நிக்கிது.

இந்த பிளாக் கலர் கேட்ல வந்து ஒரு கேட் மட்டு ஓபனாயிருக்கு இன்னொரு கேட் மூடிருக்கு.

பின்னாடி வந்து ஒரு பேங்க் மாரி இருக்கு. அது ஒரு வையிட் கலர் பில்டிங் .

இது பாக்க ஒரு ஃபங்ஷன் மாரி இருக்கு.

இந்த ஃபங்ஷனுக்கு நெறையா டெக்கரேஷன்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க.

இது வந்து முதுமலை டைகர் ரிசர்வ் வெல்கம்ஸ் யூ அப்படினு மேல இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ல போட்ருக்காங்க.

ஒரு பஸ்ஸு வந்து முன்னாடி ஒயிட் கலர்ல போது.

இங்க வந்து ஒரு வீடு இருக்கு.

சுத்தி நறைய குட்டி குட்டி செடி எல்லா இருக்கு.

மேல சீலிங்ல வந்து பெரிய பெரிய பல்ப் எரியுது.

ரைட் சைட்ல வந்து மேல ஒரு ஒயிட் டேங்க்கூருக்கு .

இந்த பில்டிங்ல வந்து த பிக் ஷாப் அப்டின் போட்ருக்காங்க.

இந்த எடத்துல வந்துட்டு நெறைய மரோங்க இருக்கு.

கீழ வந்து கொஞ்சோ பைக்ஸ் ஸ்கூட்டிஸ்லா நிக்குது.

ஸ் இந்த டான்ஸ் கிளாஸ்ல நெறைய லேடிஸ் இருக்காங்க.

மேல வந்து ஓடு போட்டு இருக்காங்க.

நேறைய சாக்லேட்ஸ் எல்லா அந்த செல்ப்ல அரேஞ்ச் பண்ணி வெச்சிருக்காங்க.

இதொரு தகர ஷெட்டு மாரி இருக்கு.

லெஃப்ட் சைட்ல ஒரு ஒயிட் கலர் டோர்ருக்கு .

முன்னாடி வந்து நெறையா பைக் நிக்கிது.

ஒருத்தர் ஒயிட் கலர் ஷர்ட் போட்டு கைல எதோ பேப்பர் புடிச்சு நின்னுட்ருக்காரு.

அதுக்கு கீழ விஷ்ஷா அப்டினு போட்ருக்காங்க.

அதுக்கு நறையா ஃப்ளவர்ஸ் எல்லா தொங்கவிட் ட்ருக்காங்க.

இந்த எக்ஸிபிஷன்ல வந்து நெறைய வெளையாட்றதுக்கு திங்ஸ் எல்லா இருக்கு.

சுத்தி நெறைய மரோ செடி எல்லா இருக்கு.

இது ஒரு ஃபேக்டரி மாரி இருக்கு.

இது ஒரு மியூசிக் கிளாஸ் மாரி இருக்கு.